Java ல் ஐஎஃப் எல்சே கன்ஸ்ட்ரக்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
நாம் கற்க போவது கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்ஸ் கண்டிஷனல் statements ன் வகைகள் ஜாவா programகளில் கண்டிஷனல் statements ஐ பயன்படுத்துதல் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த tutorial ஐ தொடர Java ல் அரித்மெட்டிக் ரிலேஷனல் மற்றும் லாஜிக்கல் operators ஐ பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial களை எங்கள் வலைத்தளத்தில் காணவும்
code ல் பல முடிவுகளுக்காக பல செயல்களை செயல்படுத்த வேண்டியிருக்கலாம்
அத்தருணங்களில் கண்டிஷனல் statements ஐ பயன்படுத்தலாம்
கண்டிஷனா ஸ்டேட்மெண்ட்
program ன் இயக்கத்தின் போக்கைக் கட்டுப்படுத்த உதவுகிறது Java ல் உள்ள கண்டிஷனல் statements ஐஎஃப் statement160 ifஎல்சே statement160 ifஎல்சே ஐஎஃப் statement160 நெஸ்டட் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஐஎஃப் ifஎல்சே மற்றும் ifஎல்சே ஐஎஃப் statementகளை விரிவாக காண்போம் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
condition ஐ ஆதாரமாக கொண்டு statements ன் block ஐ இயக்கப் பயன்படுகிறது
இது சிங்கில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எனப்படும் ஐஎஃப் statement க்கான சின்டாக்ஸ் ஐஎஃப் statement ல் கண்டிஷன் உண்மையெனில் ப்ளாக் இயக்கப்படும் கண்டிஷன் பொய் எனில் ப்ளாக் தவிர்க்கப்படும் இயக்கப்படமாட்டாது
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கு ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம்
eclipse க்கு வருவோம் ஒரு நபர் Minor ஆ என கண்டறிய புரோகிராம் எழுதுவோம்
கிளாஸ் Person ஐ ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன் டைப் int ல் வேரியபிள் age ஐ மெயின் method னுள் டிக்ளேர் செய்யலாம்
மெயின் method னுள் எழுதுக இன்ட் ஏஜ் இஸ் எக்குவல் டோ 20 semi கோலோன்
ஐஎஃப் statement ஐ இவ்வாறு எழுதுவோம் அடுத்த வரியில் ஐஎஃப் வித்தின் பிராக்கெட் ஏஜ் 21 ஒப்பன் கர்லி பிராக்கெட்ஸ்
enter ஐ தட்டுக இங்கே ஏஜ்
21 ஐ விட சிறியதா என சோதிக்கிறோம்
bracketகளினுள் இருக்கும் எதுவும் ஐஎஃப் block க்கு சொந்தமானது
எனவே brackets னுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ்
வித்தின் டபிள் கோட்ஸ் தே பெர்சன் இஸ் மைனர் semi கோலோன்
இங்கே ஏஜ்
21 ஐ விட சிறியது எனில் தே பெர்சன் இஸ் மைனர் காட்டப்படும்
எனவே file ஐ சேமித்து இயக்கவும்
வெளியீடு தே பெர்சன் இஸ் மைனர் என பெறுகிறோம் இதில் person ன் ஏஜ்
20 எனில் அது 21 ஐ விட சிறியது வெளியீடு தே பெர்சன் இஸ் மைனர் என பெறுகிறோம்
இப்போது ifஎல்சே statement ஐ கற்போம்
ifஎல்சே ஸ்டேட்மெண்ட்
மாற்று statementகளை இயக்க பயன்படுகிறது
இவை ஒரே ஒரு condition ஐ சார்ந்தது
அதன் syntax ஐ பார்ப்போம்
கண்டிஷன் உண்மையெனில் ஸ்டேட்மெண்ட் அல்லது code ன் ப்ளாக் இயக்கப்படும்
இல்லையெனில் இது மற்றொரு ஸ்டேட்மெண்ட் அல்லது code ன் block ஐ இயக்குகிறது
program ல் Ifelse ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துவதை பார்க்கலாம்
eclipse க்கு வருவோம்
இப்போது ஒருவர் Minor ஆ Major ஆ என கண்டறிய புரோகிராம் எழுதுவோம்
மெயின் method னுள் எழுதுக இன்ட் ஏஜ் இஸ் எக்குவல் டோ 25 ஐஎஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் ஏஜ் கிரீட்டர் தன் 21 வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் தே பெர்சன் இஸ் மஜோர் பின் அடுத்த வரியில் எல்சே வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ்வித்தின் டபிள் கோட்ஸ் தே பெர்சன் இஸ் மைனர் semi கோலோன்
21 ஐ விட சிறியது எனில் தே பெர்சன் இஸ் மைனர் என காட்டப்படும்
இல்லையெனில் தே பெர்சன் இஸ் மஜோர் என காட்டப்படும்
program ஐ சேமித்து இயக்குவோம்
தே பெர்சன் இஸ் மஜோர் என்ற வெளியீட்டை பெறுகிறோம் இங்கே person ன் ஏஜ் 25 அது 21 ஐ விட பெரியது
எனவே புரோகிராம் தே பெர்சன் இஸ் மஜோர் என வெளியீட்டைக் கொடுக்கிறது பலவித செட் statementகளை இயக்க IfElse ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பயன்படுகிறது
இவை கொடுக்கப்பட்ட இரு conditionகளுக்கு அடிப்படை உங்கள் தேவைக்கேற்றபடி மேலும் conditionகளை சேர்க்கவும் முடியும்
இவை பிரான்ச்சிங் அல்லது டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் எனவும் அழைக்கப்படும்
இப்போது IfElse ஐஎஃப் statement க்கான syntax ஐ பார்க்கலாம்
ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்தில் கண்டிஷன் 1 ஐ சோதிக்கிறது
கண்டிஷன் 1 உண்மையெனில் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ளாக் கோடு ஐ இயக்குகிறது
இல்லையெனில் கண்டிஷன் 2 ஐ சோதிக்கிறது கண்டிஷன் 2 உண்மையெனில் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ளாக் 2 ஐ இயக்குகிறது
இல்லையெனில் ஸ்டேட்மெண்ட் 3 அல்லது ப்ளாக் கோடு 3 ஐ இயக்குகிறது
இவ்வாறு IfElse ப்ளாக்ஸ் மூலம் code ஐ விரிவாக்கலாம்
உண்மை condition ஐ கண்டுபிடிக்காதவரை அந்த கோடு இயக்கப்படும்
அனைத்து conditionகளும் பொய் எனில் எல்சே section ஐ இயக்கும்
IfElse ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தப்படுவதைப் பார்க்கலாம்
Eclipse க்கு வருவோம்
ஏற்கனவே ஸ்டூடென்ட் என்ற class ஐ உருவாக்கியுள்ளேன்
மாணவரின் தரத்தைக் கண்டறிய program ஐ எழுதுவோம் இது மதிப்பெண் சதவீதத்தின் அடிப்படையில் செய்யப்படும்
மெயின் method னுள் எழுதுக இன்ட் ஸ்பேஸ் டெஸ்ட்ஸ்கோர் எக்குவல் டோ 70 செமிகோலன்
மதிப்பெண் சதவீதத்தைப் பெற டெஸ்ட்ஸ்கோர் என்ற உள்ளீட்டு வேரியபிள் பயன்படுத்தப்படுகிறது
அடுத்த வரியில் ஐஎஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் டெஸ்ட்ஸ்கோர் லெஸ் தன் 35 வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ்
வித்தின் டபிள் கோட்ஸ் சி கிரேட் செமிகோலன்
டெஸ்ட்ஸ்கோர் 35 ஐ விட சிறியது எனில் புரோகிராம்
சி Grade ஐ காட்டும்
அடுத்த வரியில் எல்சே அடுத்த வரியில் ஐஎஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் டெஸ்ட்ஸ்கோர் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 35 ஆண்ட் டெஸ்ட்ஸ்கோர் லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 60
முழுதும் condition ஐ இடவும்
வித்தின் பிராக்கெட்ஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட்ஸ்
enter செய்க
எழுதுக சிஸ்டம் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் ப் கிரேட் semi கோலோன் புரோகிராம்
எல்சே If ல் இரண்டாம் condition க்கு சோதிக்கும்
டெஸ்ட்ஸ்கோர் 35 க்கும் 60 க்கும் இடையில் இருந்தால்
ப் Grade ஐ காட்டுகிறது
அடுத்த வரியில் எல்சே வித்தின் பிராக்கெட்ஸ் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் ஆ கிரேட் செமிகோலன்
இரு conditionகளும் பொய் எனில் ஆ Grade ஐ காட்டுகிறது
இப்போது code ஐ சேமித்து இயக்கலாம்
வெளியீடு ஆ Grade ஐ பெறுகிறோம் இந்த புரோகிராம் மாணவரின் டெஸ்ட்ஸ்கோர் 70 ஆகும்
எனவே வெளியீடு ஆ கிரேட்
இப்போது testScore ஐ 55 ஆக்குவோம் program ஐ சேமித்து இயக்கலாம்
இந்நிலையில் வெளியீடு ப் கிரேட் என காட்டப்படும்
conditionகளின் எண்ணிக்கையையும் நாம் அதிகரிக்கலாம்
ப் கிரேட் வெளியீட்டு section க்கு பின் மேலும் ஒரு condition ஐ சேர்க்கலாம்
இங்கே எழுதுவோம் எல்சே அடுத்த வரியில் ஐஎஃப் வித்தின் பிராக்கெட்ஸ் டெஸ்ட்ஸ்கோர் கிரீட்டர் தன் ஒர் எக்குவல் டோ 60 ஆண்ட் டெஸ்ட்ஸ்கோர் லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 70
ஒப்பன் கர்லி பிராக்கெட்ஸ்
enter செய்க சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் டபிள் கோட்ஸ் ஒ கிரேட் செமிகோலன்
டெஸ்ட்ஸ்கோர் 60க்கும் 70 க்கும் இடையில் இருந்தால் ஒ Grade ஐ காட்டும்
மாணவரின் testScore ஐ 70 ஆக்குவோம்
file ஐ சேமித்து இயக்குவோம்
பின்வரும் வெளியீட்டைப் பெறுகிறோம்
வெளியீடு ஒ கிரேட் முன்னர்போல ஆ கிரேட் இல்லை
டெஸ்ட்ஸ்கோர் 70 ஐ விட அதிகமானால் ஆ grade ஐ காட்டும்
கண்டிஷனல் அமைப்பை கோடு எழுதும் போது எப்போதும் statement ஐ முடிக்கும்போது semicolon ஐ இட நினைவு கொள்க
ஆனால் semi colon ஐ condition க்கு பின் இடாதே
code ன் block ஐ கர்லி brackets னுள் எழுதுக ப்ளாக்
ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டிருப்பின் கர்லி braces ஐ விருப்பமானால் இடவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் கண்டிஷனல் statements ஐ விளக்கினோம் அதன் வகைகளை பட்டியலிட்டோம் ஐஎஃப் ifஎல்சே மற்றும் ifஎல்சே if ஐ Java ல் பயன்படுத்தினோம்
இப்போது பயிற்சி
ஐஎஃப் ifஎல்சே மற்றும் ifஎல்சே ஐஎஃப் ஐ பயன்படுத்தி புரோகிராம் எழுதுக
ஐஎஃப் ஐ பயன்படுத்தி இரு மதிப்புகளை ஒப்பிட புரோகிராம் எழுதுக
கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என கண்டறிய புரோகிராம் எழுதுககுறிப்பு ifஎல்சே ஐ பயன்படுத்துக
3 எண்களில் பெரிய எண்ணைக் கண்டறிய புரோகிராம் எழுதுககுறிப்பு ifஎல்சே ஐஎஃப் பயன்படுத்துக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
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறதுமேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contactspoken tutorialorg ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும்இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது
மேலும் விவரங்களுக்கு 1 தமிழாக்கம் பிரியா
நன்றி